இங்க பெரிய கேட் ஒன்னு குடுத்து இருக்காங்க.

அந்த டேம்ம சுத்தி நெறையா மரம் செடி வளந்துருக்கு.

கண்ணுக்கெட்ன தூரொ வரைக்கு தண்ணியாத இருக்கு.

இதுல ஒருத்தரோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

இங்க நெறைய பழைய காலத்து பொருள் வெச்சிருக்காங்க.

இந்த பெட்ரோல் பங்குல ஒரு ஆட்டோ இற்க்கு.

ஒரு சார் முன்னாடி நின்னு ப்ரெசென்ட் பண்ணிட்ருக்காரு.

இந்த மனிஷனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

அவனோட தலையில வைட் கலர்ல கேப் போட்ருக்கா.

இந்த கடையோட பேரு வைஷாலி .

அந்த ரிசப்ஷன்ல மூணு பேர் வேல செய்றாங்க.

அந்த செலயோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

வண்டி பக்கத்துல ரெண்டு பேர் நின்னு பேசிட்ருக்காங்க.

இந்த மனுஷனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இது ஒரு ஹோட்டல் ரூம் .

இது ஒரு மெயின் ரோட் .

எல்லா பைக் மேலயு நறைய பேர் இருக்காங்க.

இதுல ஒரு சிலர் தவர மத்தவங்க எல்லாரு ஹெல்மெட் போட்ருக்காங்க.

அந்த சேர் பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு.

லைட் ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க.

இங்க ஒரு பெரியா மரம் இருக்கு.

இவங்களோட ஃபேஸ் எல்லா பிளர்ரா இருக்கு.

எல்லாருமே ஒயிட் கலர் ட்ரஸ் போட்ருக்காங்க.

இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு.